Payment method என்ன என்ன வேணாம் கேக்குது credit card debit card உ ஆனா இதுல என்ன ஓரு இது தெரியுமா? Cash in hand வந்து ஒன்னும் பண்ண முடியாது அண்ணா credit card உ இல்லை Debit Card உ UPI ஏன் நா online payment உ. யார் கிட்டயாவது சொல்லி amount net இது போட்டு அந்த முளியமதான் transaction பண்ண முடியும் net transaction மட்டும் தான் இதுல எடுத்துக்கும் எப்டி கைல இருந்து து போய் ticket book பண்ணிட்டு நேர்ல போய் காசு முடியதுகுடுதுகலனா அது குடுக்க முடியாது. நேரலா லாம் நம்ம ticket வந்து காசு கொடுத்து கைல வாங்கிக்கலாம் அனா இதுல அப்டிலாம் பண்ணா முடியாது. அது தான் நா அதே மாதிரி ticket உம் மே ஒண்ணும்இல்லா ஒரு வேல நம்ம போக முடியலேன குடா வேற யார்கிட்டையும் sale பண்ணிரலாம் online முளியமாவே அனா என்ன online sale பண்ணும்போது Extra amount குடுபாங்கள என்னனு தெரியலா. என்ன அதுல லாம் amount போற்றுகுல்ல நம்ம அனாஅங்க போய் ticket வாங்கும் போதும் கூடபேசிக்கலாம் அவுங்களுக்கு கிடைக்காத பச்சதுல okay எவ்ளோ தன் ticket இவ்ளோ தான் கூடுக்கமுடியும் என்ன அதுல தான் amount போற்றுகுள்ள,

வேற என்ன நா வேற ஏதாது doubt இருக்கா நா.

ஹ ஆமா நா நாங்க book பண்ணி போனே book பண்ணி நாங்கெல்லாம் correct time க்கு போயிருவோம் படம்ன அவ்ளோதான் correct time க்கு போயரவேண்டியது தான் வேற ஒண்னும் இல்ல நா நாங்க இப்போ தான். நாங்க இப்பா தான் beast படதுக்கு போய்யிடு வந்தோம் online லாம் போனோம் first day கிடைக்க வே இல்லா. Second show first day show க்கு போனும் போயிட்டு அதன் சொன்னேல்ல mall லா இந் dance இந்த மாத்ரி எதுவுமே இருக்க கூடாது theatre போயிருந்தா jolly ஆ இருந்துருக்கும் nextKGF போலம்னு இருக்கோம் KGF வந்து சரி okay theatre அந்த மாத்ரி பாக்கலாம். அப்டின்னு சொலிட்டு அதான் நாங்கல்லும் அதன் book my show app ல பாத்துட்டு இருக்கோம் . எங்களுக்குமே ticket கிடைக்கலா. எல்லாமே full ஆ இருக்கு இந்த one week full ஆ வே romba full ஆ இருக்கு நா அ. கிடைக்க மாட்டிக்குது ticket என்ன பண்றது. என்ன படம் அவ்ளோ super அஹ இருக்குதாமா. அதுனால சேரி நாங்களுமே யாராவது இந்த மாத்ரி sale பன்னுவங்களா. Ticket எப்பையது available லா வருமா அப்டின்னு theatre தான் தேடிட்டு இருக்கோம் mall ந போனா Set ஆகாது jolly jolly அஹ இருக்காது ஒரு time போனோமா நல்ல enjoy. Positive அப்டியே சொல்லிட்டு விட்டு இருந்தோம் அஹ வேற என்ன நா அதன் KGF பாக்கலாம் theatre தான் கிடைக்கணும். நாங்களும் முடிஞ்சா அளவுக்கு search பன்ணிட்டே இருக்கோம் உங்களுக்கு book அயிடுசுல என்ன படதுக்கு book பண்ணிருக்கீங்க. ஒ ஒ Beast குல்லா ஆமா எங்களுக்கே KGF கிடைக்கலா அப்பறம் எப்டி உங்களுக்கு KGF கிடைக்கும் சேரி நா ஹம் சேரி நா okay நா ஹம் okay ந okay ந பாத்துன்னா ticket கிடச்சுசுனா சொல்றேன் ந சரி நா okay bye நா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கா நா வீட்ல okay நா? சேரி ஆ okay சரி நா வைக்கிறேன் நா bye நா. வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்புலதான், நம்ம பார்க்க போறோம். ஆரோக்கியம் அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம். செல்வம் என்பது வாழ்க்கையைக் காட்டிலும் ஆரோக்கியத்தில் இருக்கிறது என்பதை

பெரும்பாலான நோய்களுக்கு காரணங்களாகிறது சரி இந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். சீரான உணவுமுறை மிகவும் முக்கியம் போதுமான அளவு உணவை எடுத்துக் கொள்வது ஆரோக்கியமானதல்ல. சரியான உணவை தேர்வு செய்வது தான் முக்கியம் அன்றாட உணவில் புரதங்கள், தாதுக்கள், இரும்பு, vitamin கள், calcium copper மற்றும் கொழுப்பு போன்றவற்றை இணைப்பது மிகவும் அவசியம். இவை எல்லாமே உங்கள் உணவு தட்டில் நிறைந்திருக்க வேண்டும் மாதவிடாய் நாள் வலியை குறைக்கும் ஆயுர்வேத தேநீர் பயன்களும் மிகவும் முக்கியம். நாம் மாதவிடாய் நாளில் எவ்வாறு நம்மளை வந்து, வலிமைப்படுத்திக் கொள்ளவேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம் உணவின் முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பால், பால் பொருட்கள், இறைச்சி வகைகள், மீன், கோழி, முட்டை, காய்கறிகள் மற்றும் பழங்கள் வரை சீரான உணவுத் திட்டத்தைப் பின்பற்ற முடியும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், கலோரி மற்றும் நிறைவுற்ற மற்றும் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் இது படிப்படியாக உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும். இதனால் எடை அதிகரிப்பு இதய நோய் மற்றும் அதிக கொழுப்பு அளவு ஏற்படுகிறது. குழந்தைப் பருவத்தில் உடல் பருமன் என்பதற்கு தூரித உணவும், காரணங்களாக இருக்கின்றது. நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் நிறைந்த பருவ கால பழங்களை சரியான காலத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் சுவையான இனிப்புகளை தவிர்க்க வேண்டியதில்லை. ஆனால் அளவாக எடுத்துக் கொள்வது அவசியம். அதனால், உங்கள் உணவில் எப்போதும் ஒரு கவனம் செலுத்துங்கள். காலை உணவுகளை நாம் எப்பொழுதும் தவிர்க்கவே கூடாது உணவை எடுத்துக் கொள்ளும் போது ஒட்டுமொத்த நாளில் கலோரி அளவு குறைக்க முடியும். உடல் எடையை குறைக்க, காலை உணவைத் தவிர்ப்பது இளம் fashion ஆகிவிட்டது. அதனால் இது சுகாதார விளைவுகளை உண்டாக்கும் கொட்டைகள் மற்றும் விதைகளில் இருந்து ஆரோக்கியமான கொழுப்புகளுடன் முழு தானியங்கள், பருவ கால காய்கறிகள் மற்றும் புரதம் மூலத்தை சேர்ப்பதும் ஆரோக்கியமான காலை உணவாகும் தினமும் குறைந்தது எட்டு முதல் பத்து டம்ளர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். இது உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் அதோடு சருமத்தை ஒளிரச் செய்யும்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 உடல் பருமன் மற்றும் வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கு வழி வகுக்கும். ஆய்வு ஒன்றில் மதிய உணவோடு ஒப்பிடும் போது, இரவு உணவு குறைந்த விளைவுகளை கொண்டிருப்பதாக காட்டியது இது முந்தைய எடையை விட அதிகமாக இருப்பதை காட்டியது இரவு நேரங்களில் சாப்பிடுவது காலையில் எடுத்துக் கொண்டதைக் காட்டிலும் குறைவானதாக இருந்தது திருப்திகரமானதாகக் காணப்படுகிறது. அதோடு தாமதமான இரவு நேர சிற்றுண்டி அது அஜீரணத்தை உண்டாக்கக்கூடும் இது உங்கள் தூக்கத்துக்கு இடையூறாக இருக்கலாம் உணவில் உப்பின் அளவை குறைவாகவோ அல்லது அளவுக்கு மேல் எடுக்க வேண்டாம். ஏனெனில் இது உயர் ரத்த அழுத்தத்திற்கு வழி வகுக்கும் இதன் ஆரோக்கியத்திற்கும் எதிர்மறையான விளைவை உண்டாகும். நாளொன்றுக்கு sodium என்பது இரண்டாயிரத்தி முந்நூறு milligram குறைவாகவே எடுத்துக் மறவாதீர்கள் பொருட்களை நாம் எப்போதும் கவனித்து வாங்க வேண்டும். தினசரி நீங்கள் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் வாங்கும் பொழுது என்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது என்பதை கவனித்து சரி பார்ப்பது அவசியம் குறிப்பாக நிறைவுற்ற கொழுப்புகள் இடமாற்றங்கள் சர்க்கரை மற்றும் உப்பு போன்றவற்றை சரிபார்க்க வேண்டும். நல்ல சுகாதாரத்தை பரிமா~ பராமரிக்க தொற்று நோய்களை ஒடுக்க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 நாள் முழுவதும் உங்களுக்கு சக்தி கொடுக்க உடற்பயிற்சி உதவும் உடல் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் உயர்த்துவதற்கு உதவக்கூடும். நாளொன்றுக்கு முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது போதுமானது. நீண்ட காலத்துக்கு உங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க இவை உதவும் ஆய்வுகள் பல உடல் செயல்பாடுகளை நீண்ட ஆயுளுடன் இணைத்துள்ளனர். நோய் தவிர்க்க என்கிறது

தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு அளிக்கிறது. வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கிறது. அறிவாற்றல் வளர்ச்சியை உதவுகிறது தூக்கமின்மை உடல் பருமன், இதய நோய், தொற்றுநோய், ரத்த அழுத்தம் அபாயத்தை அதிகரிக்கிறது. அதனால் ஆரோக்கியமாக இருக்க அமைதியான தூக்கம் மிகவும் அவசியம்

ஆரோக்கியம் என்பது நாம் ஆஹ் என்னவேண்~ எ~ எப்படி சொல்வது என்றால் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் எதற்காக ஓடுகிறோம் எதற்காக உழைக்கிறோம் எதற்காக ஆஹ் கஷ்டப்படுகிறோம் எல்லாமே நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு தானே அப்படி நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம் இல்லையா ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு நாம் எதை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 ஆரோக்கியமான வாழ்வை கடைப்பிடிக்கிறோம் என்று நமக்கு தெரியும். உணவு பழக்கவழக்கங்கள் உணவு எடுத்துக் கொள்ளும் நேரங்கள் என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பதை என்பதை பொறுத்துதான் நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர முடியும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய நவீன உணவகங்கள் நிறைய துரித உணவுகள் நிறைய நிறைய உலாவிக் கொண்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரித உணவுகள் மட்டுமே நம் கண்களில் படுகின்றது. நம் பாரம்பரியமாக நம் வீட்டில் நம் பெரியவர்கள் நம் பாட்டி, தாத்தா, அனைவரும் உண்ணும் உணவுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் உணவு என்பது மிகவும் முக்கியம் இப்ப இப்பொழுதும் அவர்கள் எண்பது, தொண்ணூறு வயசு வரையிலும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட உணவின் வழிமுறைதான் ஆகும் அவர்கள் கேழ்வரகு, ராகி, கம்பு போன்ற, நல்ல நல்ல தானியங்களை எல்லாம் உணவு பழக்கங்களில் வைத்துள்ளனர். ஆனால் இன்று அவையெல்லாம் பார்ப்பதே இன்று அரிதாக இருக்கின்றது அதை யாராவது சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டால் அதை நான் எப்படி செய்வது எவ்வாறு செய்வது என்பது நாம் மிகவும் கேள்விக் குறியாக கேட்கிறோம். ஆனால் பண்டைய காலத்தில் இது எல்லாம் நம் வாழ்நாளில் நாம் உண்ணக்கூடிய மிகவும் சாதாரண உணவுகள் இப்பொழுது நாம் உண்ண கொண்டிருக்கும் இட்லி, தோசை மாதிரியாக ராகி, கம்புகள் இவை எல்லாம் வெறும் சாதாரணமாக அவர்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் நாம் நம்மளுடைய ஆரோக்கிய முறையை நம்மளுடைய உணவு முறையை பண்டைய காலத்திற்கு இருந்தவாறே மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய வலி நம்மளுடைய ஆரோக்கியமும்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 நிம்மதியாக செய்ய முடியாது. விரைவாக செய்ய முடியாது. மிகவும் ஆஹ் சோம்பேறியாக நாம் இருப்போம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்ம எல்லாமே நம் கையில் நம்முடன் இருக்கும். அதை மட்டும் என்~ என்றும் மறவாதீர்கள். உங்கள் வாழ்வில் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ ஆரோக்கியத்திற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுங்கள். ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக வேலை செய்ய முடியும் கல்வி கற்க முடியும்

எனவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். நன்றி. mam என்னோட பேரு டொனால்டு mam நான் வந்து COVID nineteen தடுப்பூசி முதல் dose போட்டுக்கொண்டேன் இரண்டாவது dose எப்படி போடனும்க்ரத கொஞ்சம் சொல்றிங்களா?

என்னோட முழுப்பெயர் டொனால்டு தான் mam ஆ! வண்டிலையே தான் இருக்கு. அஹ் மறந்துட்டேன் mam நாளைக்கு நாளைக்கு எடுத்துட்டு வரேன் hello mam இருக்கீங்களா?

mam நான் பொறந்த நாள் வந்து, இருபத்தி மூணு ஒன்னு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூறு mam ஆ note பண்ணிகிரின்களா mam? நான் சொல்றேன் nine triple nine double eight nine seven double six seven five four mam செரிங்க mam சேரிங்க mam எவ்வளோ நேரம் ஆகும்?

ஆ சொல்றேன் mam note பண்ணிக்கிரீன்களா? double one double three double five double seven double nine double zero

ஆ இருக்கேன் madam madam கொஞ்சம் network கிடைக்கமாட்டேன்குது mam இந்த இடத்துல ஊருல ஊர் side சு இருக்கேன்.

number ரெண்டு, காந்தி நகர், முதல் தெரு, ஆவடி, சென்னை mam

mam நான் shield தான் mam போட்டு இருக்கேன்.

நான் முதல் dose போட்ட date வந்து, எனக்கு சரியா நியாபகம் இல்லைங் mam நீங்க கொஞ்சம் பாத்துட்டு சொல்றிங்களா?

சேரி mam சேரி mam ஒரே நிமிஷம் இருங்க பாக்குறேன்

mam OTP number வந்து double one two three mam

ஆ சேரி mam எவ்வளோ நேரம் ஆகும்?

mam இருக்கேன் mam, mam இந்த இரண்டாவது dose கண்டிப்பா போட்டுதான் ஆகணுமா? இல்ல போட தேவை இல்லையா?

mam இத கண்டிப்பா நான் போட்டுறேன் mam போட்டுறேன் mam mam இரண்டாவது dose போடுவது போடுவது நாள ஏதாவது பக்க பக்கவாதங்கள் ஏதாவது வருமா? okay mam okay mam okay mam இல்லாம எனக்கு ஊசி போ ஊசி போட்டா எனக்கு வலி இருக்கு mam already really காய்ச்சல்லா வருது mam first dose போடும்போதே எனக்கு வந்து already காய்ச்சல்லு வலிலா

okay mam கண்டிப்பா சொல்றேன் அத பத்தி நானு என்னோட relatives கு okay mam okay mam எனக்கு இப்போ உதவுனதுக்கு ரொம்ப நன்றி mam

மூணு நாளுல போடணுமா? மூணு நாள் மூணு நாள் குள்ள போடணுமா? இல்ல மூணு நாள்க்கு அப்பறம் போனா போதுமா?

நாகர்கோவில் tourist service க்கு call பண்ணதுக்கு மிக்க நன்றி. என்ன உதவி mam வேணும் உங்களுக்கு? sir என்ன உதவி வேணும் உங்களுக்கு?

ஓ okay mam okay mam ஐயோ! sorry sir okay sir சொல்லுங்க நாகர்கோவில்

ஓ may sixteen to may twenty twenty-one அந்த range குள்ள நமக்கு வந்து நாகர்கோவில் full ஆ சுத்தி பார்க்கணும் அப்படித்தானே? ஆ, அதான் sir உங்களுக்கு வந்து agent agent யாராவது போடணும்ல, நீங்க family யோட வர்றீங்களா? இல்ல individual person ஆ சுத்தி பார்க்கணுமா? அ, okay, okay அப்போ நான் வந்து, அ, தனியா ஒரு agent போடவா sir

அ, okay sir அப்ப உங்களுக்கு ஒரு individual agent ஒண்ணு போடறேன். உங்களுக்கு, நாகர்கோவில்ல, எந்தெந்த place ச சுத்தி பாக்கணும், கன்னியாகுமரியில இருந்து, அந்த place சுத்தி பாக்கணும்ன்னு, எதாவது idea இருக்கா? இல்ல நான்

இல்ல, உங்களுக்கு ஏதாவது idea இருக்கான்னு, கேட்டேன் sir நமக்கு வந்து சரி தான் sir என்னோட mistake தான். நான் இப்ப வந்து சொல்றேன் Sorry, sir. I am really, sorry. Okay. நான் வந்து, உங்களுக்கு என்னென்ன places இருக்குன்னு Sorry for the time delay sir நான் இப்போ வந்து explain பண்றேன். first of all உங்களுக்கு, may fifteen தான சொன்னீங்க? அன்னைக்கு வந்து, free ஆ இருக்காங்களா? agent ன்னு, check பண்ணிட்டு, sir ஆ, sixteen ஒரு நிமிஷம், wait பண்ணுங்க. sirfree யாதான், sir இருக்காங்க. இன்னைக்கு, நம்ம, உங்களுக்கு, agent வருவாங்க. sir இப்போ நா வந்து, எந்தெந்த place எல்லாம், நீங்க, சுத்தி பாக்கலாம்? அப்படின்னு, நான் சொல்றேன், sir ஹ்ம்ம் sir first உஹ் வந்து, கன்னியாகுமரியிலே வந்து, capital பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் so

அங்க வந்து, நாகராஜா temple ல இருந்து start பண்ணலாம் sir

இல்ல sir, நீங்க சென்னையில இருந்து, இங்க வந்து, ஆஹ் bus ல வரீங்களா? sir நீங்க நாகர்கோவில்ல இருந்து, இங்க வர்றதுக்கு, bus ல வர்றீங்களா? train ல வர்றீங்களா, sir திருவாவனந்தப்புறம் land ஆயிட்டு அங்க இருந்து train ல வருவீங்களா? okay sir அப்ப வந்து, நம்ம first, நாகர்கோவில்ல, start பண்ணிக்கலாம். நாகர்கோவில், எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு, அடுத்து நம்ம, கன்னியாகுமரி சுத்தி பாக்குற மாதிரி.

நாகர்கோவில்ல, நமக்கு வந்து, நாகராஜா கோயில், first visit பண்ணிக்கலாம் sir இல்லை sir வர்ற touristக்கு எல்லாமே, நாகராஜா கோயில் வந்து சுத்தி பாப்பாங்க இப்போ, நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்க sir முத சொல்லுங்க sir falls beach அந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்களா? அப்ப நம்ம first வந்து, உலக்கை அருவி, முட்டம் beach அப்புறம் கன்னியாகுமரியில உள்ள beach அந்த மாதிரி areas எல்லாம், நம்ம first உஹ் சுத்தி பாக்கலாம் sir ம், sir அப்ப கன்னியாகுமரி beach first நம்ம போவோம். okay அங்க, அ, அங்க வந்து, திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம், இதெல்லாம் வந்து கன்னியாகுமரியில, நமக்கு available ஆ இருக்கு. நம்ம அங்க first உஹ் visit பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம, remaining உள்ள, இல்ல areaவும், சுத்தி பார்க்கலாம், sir. ஆ, இப்ப, first கன்னியாகுமரியில, என்ன special ன்னு, பாத்தீங்கன்னா, ஆ, விவேகானந்தர் மண்டபம் இருக்கு first பக்கத்துல, அது பக்கத்துல திருவள்ளுவர் சிலை இருக்கு. but இது நம்ம boat ல போற மாதிரி இருக்கும். one to five க்குள்ள, நம்ம அங்க reach ஆயிடலாம் sir ஆ ஆமா sir boating தான் இருக்கும். அதுக்குள்ள cost வந்து நமக்கு இந்த, package ல வந்துரும் sir ஆமா ஆமா sir அதெல்லாம் நாங்களே ready பண்ணிடுவோம், sir நீங்க, அதுக்கு அப்புறம் காந்தி மண்டபம். இப்ப நீங்க temple வந்து interest இல்லைன்னு சொன்னீங்க. அதனால நான் சொல்றேன். அங்க வந்து இது நம்ம particular area க்குள்ள cover ஆச்சுன்னா, நம்ம அன்னைக்கே முடிச்சிட்டு போயிடலாம். சரி, இல்லைன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு நாள், அ, spend பண்ற மாதிரி ஆயிரும். travel லையே time போயிடும். அதனாலே, கன்னியாகுமரியிலே வந்து, பகவதி அம்மன் temple இருக்கு sir அதையும் போய் visit பண்ணிக்கலாம். நம்ம, அந்த, அ யாரு? விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் பாக்குறச்ச, temple visit பண்ணிக்கலாம். but இது, இது, விவேகானந்தர் மண்டபம்ல, morning five o'clock sorry morning five o'clock to evening five o' clock வரைக்கும்தான் இருக்கும். after வந்து இருக்காது so evening time இருக்காது So, நம்ம morning time வந்து, நம்ம இங்கெல்லாம் முடிச்சிட்டோம்ன்னா, evening time நம்ம கோயிலுக்கு போயிட்டு, beach time கொஞ்சம் time spend பண்ணிட்டு, sunset இதெல்லாம் பாத்துட்டு, நம்ம return ஆயிடலாம் sir அதுக்கு அப்பறம், நமக்கு இந்த வந்து, உதயகிரி கோட்டை, வட்டக்கோட்டை அப்படின்னு ரெண்டு இது இருக்கு இது பத்மநாபபுரம் palace இப்படி நிறைய areas இருக்கு. so வட்டக்கோட்ட, உதயகிரி கோட்டை ல, நம்ம கண்டிப்பா visit பண்ணக்கூடிய area ங்க.

ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா ஆமா, அங்க வந்து, குரங்கு, இதெல்லாம் நிறைய பாக்கலாம், நம்ம. ஆ, அங்க வந்து, திருப்பரப்பு falls குத்தாலம் அருவி இரண்டுமே இருக்கு. நம்ம இரண்டு இடமுமே நமக்கு cover ஆகற மாதிரிதான் இருக்கும்.

walkable இல்ல sir நாங்க cab எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம ஒரு நாள் குத்தாலும் போவோம். ஒரு நாள் போவோம் sir Sorry for the cough sir அப்படி இல்லை sir இது வந்து, கன்னியாகுமரிக்குள்ளதான் இருக்குது, எல்லா area வுமே

sorry sir sorry sir ஆமா sir ஆமா sir, sorry for that sir okay sir just we continue our audio sir recording sir உம் sorry sorry call sir so வந்து கீரிப்பாறை, forest அதெல்லாம் கூட, நமக்கு அங்க available ஆ இருக்கு sir அ ஆமா sir ஆமா, ஆமா sir கண்டிப்பா சார் அங்க, but வந்து, அங்க water ஓ, நீங்க வர climate அ பொறுத்து, அங்க water falls நிறைய இருந்தது தண்ணி வராது, அதிகமா இருந்ததுன்னா, அங்க வந்து, விட மாட்டாங்க. மற்றபடிலாம், அவங்க விடுவாங்க. நீங்க வர்ற time அ பொறுத்து, நமக்கு, அதுல இருந்ததுன்னா, நம்ம அங்க போயிக்கலாம் forest area ல, animals நிறைய இருக்கும் sir நமக்கு அது safety இல்லை. உங்களுக்கு அப்படி போகணும், animals கூட, அ, animals எல்லாம் பார்த்த உடனே, நீங்க தனியா உங்களோட security தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நாங்க கூட்டிட்டு போற area க்குதான், நீங்க வர முடியும் sir அதுல உங்களோட தனிப்பட்ட விருப்பம் sir அதுக்குள்ள நான் வரல சார். நம்ம வந்து package க்குள்ள போ சார் அதால நீங்க insurance stage லதான் கேட்கணும் sir தயவு செய்து நம்ம, tour வந்து நீங்க இது பண்றீங்க அதுக்குள்ள வாங்க sir இவ்வளவு இதுக்கு அப்புறம் எதாவது உண்டுன்னா நான் வந்து உங்களுக்கு whatsapp பண்றேன் sir உங்க number சொல்லுங்க sir சொல்லுங்க sir nine

nine zero zero zero zero one one one எத்தன ஒரு number க்கு வந்து, ten digit தான் உண்டு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு, சொல்லிட்டு இருக்கீங்க ஆ, okay sir நான் அடிச்சுட்டேன், sir thank you sir

ஹ்ம்ம் ஆமா sir இனிமேல் ஏதாவது உண்டு னா நான் உங்களுக்கு whatsapp பண்றேன் sir